லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் பற்றிய tutorialக்கு நல்வரவு
இது மிக விரிவான டியூட்டோரியல்
மீண்டும் ஏற்கனவே பார்த்த ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ உதாரணத்திற்காகப் பயன்படுத்துவேன் லாஜிக்கல் ஆப்பரேட்டர் என்றால் என்ன
சிறிது logicஉடன் கூடிய ஆண்ட் அல்லது ஒர் ஆப்பரேட்டர் எனக் கூறலாம் இப்பொழுது ஐஎஃப் statementக்கான அடிப்படை அமைப்பை உருவாக்கும் பொழுதே இதனால் என்ன செய்ய முடியும் என்பதை விளக்கப் போகிறேன் முன்னதாகக் கூறிய 1என்பது 1ஐ விட பெரியது எனும் உதாரணம் logicன் படி பார்த்தால் தவறு எங்கே இருக்கிறோம் என பார்ப்பதற்காக
இதனை சரி பார்ப்போம் சரியா
அதாவது அது பால்சே
இப்பொழுது ஐஎஃப் 1 இஸ் கிரீட்டர் தன் 1 ஒர் ஈக்வல்ஸ் 1 என சொன்னால் இதனை ஒர் என எழுதாமல் இரண்டு ஹாரிசன்டல் லைன்ஸ் ஆகவோ இரண்டு பைப்ஸ் ஆகவோ எழுத வேண்டும்
அந்த இரண்டு ஹாரிசன்டல் லைன்ஸ் அதாவது ஒர் ஆனது keyboardல் shift கே க்குப் பக்கத்தில் இருக்கும்
இப்போது இதை கம்பைல் செய்து பார்த்தால் விடை என்னவாக இருக்கும்
இப்போது இதை ஒருமுறை செய்து பார்க்கலாம் 1 இஸ் கிரீட்டர் தன் 1 என்றால் பால்சே தவறு என எழுதினோம்
அல்லது 1 இஸ் எக்குவல் டோ 1 1ன் சமானம்1 என்பது சரி என நமக்கு தெரிவதால் இங்கு ஒர் என சொல்கிறோம்
1ன் சமானம்1 அல்லது ஆண்ட் ஏனெனில் ஆண்ட் என சொல்வதற்கு இரண்டும் சரியாக இருக்க வேண்டும் ட்ரூ
அல்லது ஏதாவதொன்று ட்ரூ என இருக்க வேண்டும் நம்பியவாரே நமக்கு ஆட்புட் சரி எனக் கிடைத்துவிட்டது இது தான் ஒர் எனப்படுவது
அடிப்படையில் இது உங்களை இரண்டு ஒப்பீடுகள் செய்ய அனுமதிக்கும் ஐஎஃப் statementல் உள்ளவற்றை வெளிப்படுத்தும் மற்றும் இரண்டில் ஏதாவதொன்று சரியாக இருந்தால் பின் அது எய்தர் ஆப்பரேட்டர் போல செயல்படும்
இரண்டில் எதாவது ஒன்று சரி ஆகிவிட்டால் நீங்கள் ட்ரூ என்னுமிடத்திலேயே நின்று விடுவீர்கள் ஆண்ட் ஆப்பரேட்டர் என்பது வேறு விதமாக செயல்பட வல்லது conditionல்
இரண்டும் சரியாக இருந்தால் மட்டுமே andஆனது இதனை செயல்முறைப்படுத்தும் இங்கு நமக்கு பால்சே என கிடைக்கும்
ஏனெனில் 1என்பது 1ஐ விட பெரியதல்ல மீண்டும் கம்பரிசன் ஆப்பரேட்டர்ஸ் க்கே சென்று ஐஎஃப் 1 இஸ் கிரீட்டர் தன் 1 ஒர் எக்குவல் டோ 1 ஆண்ட் 1 எக்குவல் 1 என சொல்வோமானால் இங்கு நமக்கு சரி என்பது கிடைக்கும் இப்பொழுது இதே சோதனையை சில variableகளைப் பயன்படுத்தியும் செய்து பார்க்கலாம் நீங்கள் மற்ற tutorialகளைப் பின்பற்றுவதன் மூலம் variableகளைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் இவைதான் அந்த இரண்டு லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்
இதை மிகவும் பயனுள்ளதாக உணர்வீர்கள்
ஏனெனில் முந்தைய projectகளில் இதைப் பற்றிய உதாரணங்களை காணலாம் இது ஒரு லோகின் படிவம்
யூசர் ஒரு websiteக்குள் லோகின் செய்ய விழைவதாக கொள்வோம் இந்த websiteக்குள் நுழைவதற்கு முன்னர் அது உங்களுடைய யூசர்நேம் மற்றும் passwordஐ கொடுக்கும் படி கேட்கும்
முதலில் பயனர்கள் இந்த யூசர்நேம் மற்றும் passwordஐ கொடுத்து விட்டார்களா என சோதிக்க வேண்டும்
கொடுக்கவில்லை எனில் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ சரிபார்ப்பதில் அர்த்தம் இல்லை
உதாரணத்திற்குச் சொன்னால் உண்மையில் யூசர்நேம் ஆனது இவ்வாறு செயல் பட வைக்கும்
யூசர்நேம் ஐ அலெக்ஸ் ஆகவும் பாஸ்வேர்ட் ஐ ஏபிசி எனவும் வைக்கிறேன்
இவற்றை மாற்றி யூசர்நேம் எனவும் பாஸ்வேர்ட் எனவும் சொல்கிறேன்
இப்போது இது ட்ரூ அதாவது சரி என சொல்லும் இதை ஒக் அல்லது யூ போர்காட் டோ பில் ஆட் ஆ பீல்ட் என சொல்லும் படி மாற்றப் போகிறேன்
இங்கு இரண்டு மதிப்புகளும் கிடைத்துள்ளதால் ஒக் என சொல்ல வைக்கப் போகிறேன் okஎன சொல்வதை செய்து பார்க்கலாம் இப்பொழுது பாஸ்வேர்ட் ஐ கொடுக்க மறந்து விட்டால் என்ன ஆகும் என பார்க்கலாம்
பாஸ்வேர்ட் இடத்தில் ஒன்றுமே கொடுக்காமல் வெளிவாருங்கள் யூ போர்காட் டோ பில் ஆட் ஆ பீல்ட் என வரும் இவை யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ சப்மிட் செய்யும் போதே அவை பயனரிடமிருந்து வருவதாக அமைகின்றன யூசர்நேம் மற்றும் passwordஎன சொல்கிறோம்
அடிப்படையில் யூசர்நேம் எனும்போதே சரி என்றாகும்
உங்களிடம் அது இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டு சரி என்றாகி விடும்
இதனை சரியா என பார்க்கலாம்

இவற்றை பயன்படுத்தி இன்னும் என்ன செய்யலாம் என பாருங்கள் பின்வரும் புரொஜெக்ட் களில் இதனை கண்டிப்பாக பயன்படுத்தவுள்ளேன் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
தமிழாக்கம் நித்யா